அது பூ எல்லாம் ஒய்ட் கலர்ரு ரோஸ் கலர்ல பூ எல்லாம் நெறய பூத்துருக்கு செடில.

இது பக்கத்துல ஒரு தகர ஷெட்டு போட்ட மாதிரி ஒன்னு இருக்குது.

மின்னாடி ஒரு வைட் கலர்ல லாரி மாரி ஒன்னு இருக்குது.

எல்லோ கலர்ல ஒரு போர்டு இருக்கு அதுல டீ_சர்ட் சார்ட்ஸ் லோயர் எல்லாம் பிச்சர் போட்டுருக்குது.

இங்க முன்னாடி ஒரு சின்ன செடி மாரி வெச்சிருக்கறாங்க.

டூர் வந்து ப்ளூ கலரல குடுத்துருக்காங்க. டூர் விண்டோலாம் ஓபன்ல இருக்குது.

மேல எல்லாம் ஒயர் கம்பி லைன் போது.

கபோர்டுல ரெண்டு பக்கம் பூட்டு போட்ருக்காங்க.

இங்க முன்னாடி ரோஸ் கலர் கேனு ப்ளூ கலர் கேனு எல்லா லைனா அடுக்கி வச்சிருக்காங்க.

ரண்டு பேர் நிக்கிறாங்க அதுல ஒருத்தர் வந்து நோட்ல என்னமோ எழுதிட்ருக்காரு.

பக்கத்துல மரம்லாம் நெறைய பெரிய பெரிய மரம் இருக்குது.

பின்னாடி எல்லா ஸ்கிரீன் ப்ளூ கலர்ல இருக்குது.

அங்கு சேரி மாரி என்னமோ தொங்கவுட்ருக்காங்க.

இங்கெல்லா மரோ டோர் எல்லா நெறைய நிக்க வெச்சுருக்காங்க.

கீழே எல்லா பேர்ட்ஸ் வளக்கற அந்த கூண்டு வச்சுருக்காங்க கலர் கலரா .

முன்னாடி கரண்ட் கம்பத்துல இருந்து லைன் எல்லா போகுது.

கண்ணாடி செட்டு போட்ட மாறி ஒரு கப்போர்ட் மாறி ஒன்னு இருக்குது.

குளத்துல பூ எல்லாம் ரோஸ் கலர்ல பூத்திருக்குது.